இந்த ரூம்ல ஆஃபிஸ்னு தனியா ஒரு ரூமா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.

இந்த வீட்டுக்கு பக்கத்துல பெரிய பெரிய மரங்கள் எல்லா வளத்து வச்சிருக்காங்க.

இந்த எடத்துக்கு பக்கத்துல பெரிய கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க.

கடைக்கு மேல லைட் செட்டிங் எல்லா பண்ணி வெச்சிருக்காங்க.

இந்த படத்துல எக்ஸர்சைஸ் பண்ற எடத்த காட்டிருக்காங்க.

இது வந்து ஒரு ட்ரஸ் கடைய காட்டிர்க்காங்க.

இந்த எடத்துல ஒரு எடத்துல மட்டு ரூம்ஸ் அவைலபில்னு போர்டு போட்ருக்காங்க.

பாலத்துக்கு மேல ரெண்டு பைக்கு வந்துட்டு இருக்கு. ரெண்டு பைக்கு போயிட்ருக்கு.

நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லா மாஸ்க் போட்டுட்டு பீஸ்னு கை காம்ச்சுட்ருக்காங்க.

இதுல வந்து நீர்வீழ்ச்சி எடத்த காட்டிருக்காங்க.

இந்த இடத்துல என்னென்ன சாப்பிடறதுக்கு இருக்குங்ற லிஸ்ட ஒட்டி வச்சுருக்காங்க.

ப்ரிட்ஜுக்கு கீழ பெரிய பெரிய மரங்கள்லெல்லா வளந்துருக்கு.

இந்த எடத்துல ட்ரே மேல எல்லோ டீசர்ட் போட்டு ஒருத்தர் நின்னுட்ருக்காரு.

இந்த படத்துல ஒரு மலைப்பிரதேசத்த காட்டிருக்காங்க.

இந்த வழிக்கு நடுவுல நெறைய செடி கொடிகள் எல்லா வளந்துருக்கு.

இந்த படத்துல ஒரு வீட்டோட பெட் ரூம காட்டிருக்காங்க

இந்த எடத்துல இருந்து பாக்கும்போது மலைகள் எல்லா தெரியிது.

இந்த மார்க்கெட்க்கு பக்கத்துல ஸ்ரீ துர்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு.

இந்த எடத்துக்கு மேல மகளிர்ன்னு போர்ட் போட்டுருக்காங்க.